Okay maam? நான் உங்களுக்கு வந்து மத்த plans explain பண்றேன். அது உங்களுக்கு convenient இருந்துச்சுன்னா நீங்க அந்த plans use பண்ணிக்கலாம். இப்ப வந்து நீங்க one full year,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

உங்களுக்கு வந்து நாலாயிர ரூபாய் ஒரே time காட்டும் போது உங்களுக்கு amount ஜாஸ்தியா இருக்கறா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும் போது net அதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு amount ரொம்ப கம்மி தான் இருக்கும்.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

உம் வணக்கம் நான் வந்து சிலம்பு பேசுறேன் வணக்கம் கீதா

okay நம்ம எதை பத்தி பேச போறோம்னா வந்து சினிமாத்துறையை பத்தி பேசலான்னு இருக்கேன் ஹம் ஏன்னா வந்து இப்போ பொருளாதாரத்துல அதும் மக்களுக்கு வந்து அதிகமா ரசிக்க கூடிய ஒரு இதா வந்து இப்போ சினிமாத்துறை இருக்குது

கௌதமி

இருக்கேன் கீதா நான் வந்து இந்த பதிவுல வந்து ஆஹ் நம்ம எல்லாருக்குமே பரிட்சயமான முகமான ரஜினிகாந்த் பத்தி பேசலாம்னு இருக்கேன் நீங்க யாரை பத்தி பேசப்போறீங்க கீதா நான் பொதுவா வந்து பேசலாம்னு இருக்கேன் கௌதமி அதாவது வந்து எல்லா நடிகரும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட நடிகர் இல்லாம சினிமாத்துறைனா என்ன அது எப்படி வந்துச்சு அதை மாதிரி பேசலாம்னு இருக்கேன் ஆஹ் சிலம்பு உங்களுக்கு நீங்க பேசணும்னு சொன்னீங்கல்ல அது என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க ஆஹ் இப்போ என்னன்னா வந்து இப்போ விஜயை நான் பேசலாம்னு இருக்கேன் விஜயோட full name என்னன்னா வந்து ஜோசப் விஜய் அவங்க அப்பா பேரு வந்து சந்திரசேகர் அவரும் ஒரு director அவர் தான் வந்து விஜயை வந்து ஆஹ் first first வந்து விஜயை வச்சு direct பண்ணதே தொழில் ரீதியா ஆஹ் full name வந்து ஜோசப் விஜய் தொழில் ரீதியா சினிமா துறையில வந்து இளைய தளபதி விஜய்னு சொல்லுவாங்க ஆனா தொழில் ரீதியா விஜைய்னு அழைப்பாங்க அவரை அவர் வந்து ஒரு ஹிந்தி நடிகர் மற்றும் வந்து

ஆஹ் நன்றி சிலம்பு கீதா நீங்க பேசுங்க

டெசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் வந்து பெங்களூர் அ தற்போதைய கனட கர்நாடகத்துல இருக்க பெங்களூர்ல வந்து பொறந்தாரு இவரு தன்னோட ஆரம்ப கால வாழ்க்கையை வந்து பெங்களூர் போக்குவரத்துகழத்துல ஒரு நடத்துனரா தான் தொடங்கி இன்னைக்கு இவ்ளோ பெரிய புகழ் பெற்ற நடிகரா வந்து விளங்கிருக்காரு ஆஹ் இவருக்கு நடிப்பதற்கே பட்டயம் அ அ அங்க இருக்குற நடிப்பு பட்டயத்துல தான் வந்து இவரு முதன்முதல்ல வந்து ஆஹ் நடிக்கவே கத்துக்க ஆரமிச்சாரு சென்னை திரைப்படக்கல்லூரியில சேர்ந்து diploma in cinematography வந்து படிச்சு முடிச்சாங்க இதெல்லாமே வந்து நடத்துனரா இருந்துகிட்டே பண்ணாங்க இவரோட முதல் திரைப்படம் வந்து அபூர்வ ராகங்கள் இதை வந்து கைலாச பாலச்சந்தர் அப்படின்றவர் வந்து இயக்கி இருக்கார் கீதா நீங்க சினிமா துறையை பத்தி பொதுவா பேசப்போறதா சொன்னீங்க இல்லையா நீங்க தொடர்ந்து பேசுங்க ஆஹ் முதல்லயே வந்து சிலம்பு அவங்க சொல்லி இருந்தாங்க இல்லையா சினிமாத்துறை அப்படிங்குறது வந்து எல்லாராலையும் ஒரு பார்க்கப்படுற ஒரு பொழுதுபோக்கு ஒரு திரைப்படம் அப்படிங்குறது தாண்டி எல்லாமே வந்துட்டு இருந்துது அதோட மட்டும் இல்லாம வந்து ஆஹ் திரைப்படம் அப்படின்னு பாக்கக்குல்ல ஆஹ் எல்லாருமே வந்து பாக்கக்கூடிய ஒன்றாவும் இருந்துச்சு நகைச்சுவை அப்பறம் வந்து horror னு சொல்லக்கூடிய இந்த பேய் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்கள் வந்துச்சு அதுல நிறைய திரைமுகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா புதுமுகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து ஆஹ் அவங்க அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க அதை வந்த director னு சொல்லுவாங்கல்ல அவங்க ஒருத்த ஒருத்தவங்களையும் வச்சு அறிமுகப்படுத்தக்குல்ல வந்து ஆஹ் அவங்க அறிமுகப்படுத்தி அவங்க சாதனை ஒரு இது ஒரு சில இது வந்து தோல்வி அடைஞ்சாலும் ஒரு சில இது வந்து வெற்றி அடைஞ்சு அவங்களுக்கு ஆஹ் லாபத்தையும் ஈட்டி கொடுத்டுருக்கு இதை பத்தி என்ன நினைக்குறீங்க சிலம்பு உம் correct தான் ஆஹ் உண்மை தான் உண்மை தான் கீதா இது என்னன்னா வந்து இந்த விஜய்னு நான் ஒரு தலைப்பு எடுத்து பேசுறேன்ல அவரு வந்து சாதாரணமா வந்து இந்த சினிமா துறையில வரலை அவரு ஆரம்ப கால கட்டத்துல வந்து அவங்க அப்ப first படம் direct பண்ணும் போது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு அது இல்லாம இவரு எல்லாம் இரு மூஞ்சா இவரெல்லாம் நடிகரா அப்படின்னு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க அவமானப்படுத்துனாங்க ஆனா அதே விஜய் தான் இப்போ வந்து இருநூறு கோடி சம்பளம் வாங்குற ஒரு முன்னணி நடிகரா அதும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்திய அளவுல அதிகமா சம்பளம் வாங்குற ஒரே நடிகர்னா வந்து அதும் விஜய் மட்டும் தான் அதும் இல்லாம வந்து இவரு இந்தியாவின்ல வந்து ஒரு நிறுவனம் இருக்க நிறுவனம்னு ஒண்ணு இருக்கு அதுல நூறு இடத்துல வந்து first இடத்துல அவரு இருக்காரு அதும் இல்லாம அவரு அறுவத்து ஆறு திரைப்படம் வந்து நடிச்சுருக்காரு அப்பறம் வந்து சர்வதேச வணிகம் எப்படின்னா வந்து இப்போ திரைப்படத்துறையில இருந்து ஒரு பொருளாதாரத்துக்கு இந்த sensation னு சொல்லுவாங்கல்ல அதுல வந்து அவரு தான் வந்து first இப்போ வணிக ரீதியா அவரு தான் வந்து ஒரு நிலையான நடிகர் அந்த box office னு சொல்லுவாங்க அதுல வந்து அவரு தான் first இடத்துல இருக்காரு

ஆஹ் நன்றி சிலம்பு ஆஹ் நீங்க உங்களுக்கு பிடித்த நடிகரான விஜய் பத்தி பேசுனீங்க நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து ரஜினிகாந்த் இல்லையா ஆஹ் இவரு வந்து இரண்டாயிரத்தி ஏழாவது ஆஹ் காலக்கட்டத்துல வந்து சங்கர் இயக்கத்துல வந்த சிவாஜி திரைப்படத்துல நடிச்சுருந்தாரு அப்போ அவரோட சம்பளம் இருவத்தாறு கோடி அப்போ ஆசியாவிலேயே அதிகப்படியான சம்பளம் வாங்குன ஜாக்கி சான்னுக்கு அடுத்த நிலையில வந்து ரஜினிகாந்த் மட்டும் தான் வந்து இருந்தாரு ஒரே இந்திய நடிகர் அவரு மட்டும் தான் ரஜினிகாந்துக்கு வந்து ஆறு முறை வந்து தமிழக அரசுனால திரைப்பட விருதுகள் சார்பா விருது கொடுத்துருக்காங்க நான்கு முறை சிறந்த நடிகருக்கான விருதும் மிச்ச இருக்குற இரண்டு முறைகளில சிற சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதினையும் வந்து வாங்கிருக்காங்க இவர் படத்துல நடிச்சது மட்டும் இல்லாம சில க சில திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதுறதாகவும் சில திரைப்படங்களுக்கு தயாரிப்பாளராகவும் வந்துருக்காரு ரொம்ப குறிப்பான விஷயம் என்னன்னா இவரு ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் சமீப காலத்துல வந்து அவரு அரசியலுக்கு வர இரு இருக்குறதா இருந்துச்சு அப்பறம் சில காலங்கள் சில காரணங்கள்னால அது தடைபட்டு போச்சு இது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல வந்து இந்திய அரசு இவருக்கு வந்து பத்மபூஷண் விருது கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டுல இவரு இவரோட கலைகளுக்கு ஆஹ் இவரோட கலை ஆர்வத்தை பாராட்டக்கூடிய விதத்துல பத்மவிபூஷண் விருதையும் வந்து வழங்கி இருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்குறீங்க கீதா ஆஹ் அது பேரு என்ன நீங்க சொன்னது ரெண்டு பேருமே சொன்னீங்க இல்லையா இது போல வந்து விஜய் பத்தியும் ரஜினிகாந்த் பத்தியும் சொல்லி இருக்கீங்க ஆஹ் உங்களுக்கு புடிச்ச நடிகர் பத்தி சொன்னீங்க இல்லையா அது போல வந்து சிவகார்த்திக்கேயன் அப்படிங்குறவங்க வந்து எனக்கு மிகவுமே பிடிச்ச ஒரு திரையுலகினர் ஏன்னா வந்து ஆஹ் சிறு வயதுல இருந்தே வந்து அவ அவரு வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் இந்த திரைத்துறையில வந்தாங்க அதாவது கலக்கப்போவது யாரு அப்படிங்குறதுலலாம் உள்ள வந்து அதுக்கப்பறமா வந்து ஒரு திரை உ உலகிற்கு வந்ததால கூட அவரை எனக்கு பிடிச்சுருக்கு ரொம்ப அது போல தான் ரஜினிகாந்தும் அவரு ஆஹ் அவரு பேருந்தோட cleaner ஆ இருந்துட்டு அதுக்கப்பறம் வந்து தான் வந்து அதாவது conductor ஆ அப்படின்னு சொல்லுவாங்கல்லயா அது மாதிரி இருந்துட்டு வந்ததால எனக்கு ரஜினியும் புடிக்கும் விஜயையும் புடிக்கும் அது மட்டும் இல்லாம திரையுலகுல இருக்க நிறைய பேரு வந்து நல்ல கருத்துக்களையும் ஒரு படத்தின் மூலமா தெரி தெரிவிச்சுட்டு இருக்காங்க

அதியும் நீக்கிட்டா நல்லது உங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணேஒண்ணு நான் இப்போ சொல்லிக்கிறேன் என்னன்னா வந்து ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசாம எனக்கும் வாய்ப்பளிக்குமாறு நான் கேட்டுக்குறேன் சிலம்பு இப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க உண்மை தான் கீதா உண்மை தான் என்னன்னா வந்து சிவகார்த்திக்கேயன் வந்து நீங்க சிவகார்த்திக்கேயன் பத்தி சொன்னீங்க உண்மையான விஷயம் தான் ஏன்னா அவரு ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு சிவகார்த்திக்கேயன் விஜய்க்கு என்ன சொல்றேன்னா ரஜினியும் ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு விஜயோட அப்பா ஒரு director ஆ இயக்குநரா வேணா இருக்கலாம் ஆனா வந்து இந்த சினிமா துறையில வந்து நிலைச்சு நிக்கணும்னா வந்து ரொம்ப கஷ்டம் director மகன் அதனால வந்து பெரிய ஆளா ஆயிட்டான் அதெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாரு அவருக்கு இப்போ இந்தியாவுல அவரை விட வேற யாருக்குமே வந்து ரசிகர் அதிகமே கிடையாது விஜய்க்கு மட்டும் தான் வந்து இப்போ அதிகளவில ரசிகர் அது இல்லாம வந்து அதிக சம்பளம் வாங்குறதுல அஞ்சு பேரு மொத்தம் world லயே உலகத்துலயே அஞ்சு பேரு அஞ்சு நடிகர் தான் அதிகமா சம்பளம் வாங்குறாங்க அதுல நாலு பேரு வந்து ஆங்கில திரைப்படம் அதும் hollywood ன்னு சொல்லுவாங்கல்ல hollywood hero ஒரே ஒரு ஆள் தான் இந்தியாவுல இருந்து அது விஜய் மட்டும் தான் உம் நீங்க் நீங்க கௌதமி ஆஹ் நன்றி சிலம்பு ஆஹ் தமிழ் திரைப்படத்துறையை வந்து kollywood அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுலயும் வந்து ஹிந்தி திரைப்படத்துறைக்கு அடுத்தப்படியான நிலையில இருக்குறது வந்து நம்ம தமிழ் திரைப்படத்துறையில தான் ஆஹ் இந்த மாதிரியான திரைப்படத்துறை திரைப்படத் தயாரிப்பு இந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் பெரும்பாலுமே சென்னையில இருக்குற கோடம்பாக்கத்துல தான் இருக்குறதா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்குறீங்க கௌ கீதா நீங்க கோடம்பாக்கத்துக்கு எப்பயாவது போயிருக்கீங்களா ஆஹ் நான் போனதில்ல கௌதமி எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாது ஆனா சென்னையில தான் வந்து இது மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் வந்து எடுப்பாங்க அப்படிங்குறதை நான் கேள்விப்பட்டுருக்கேன் ஆனா இது வரையும் நான் வந்து திரைப்படங்கள் நேர்ல எடுக்குறதெல்லாம் இதுவரையும் நான் பாத்தது கிடையாது ஆஹ் ஆனா பாக்கணும் அப்படிங்குற ஆசையும் ஆர்வமும் அதிகமாவே இருக்கு ஆனா அதுக்கான சூழ்நிலை வந்து இன்னும் அமையாததால இன்னும் திரைப்படங்கள் நேர்ல எடுக்குறதை வந்து பாக்க முடியாம இருக்கிறது ஆஹ் சிலம்பு நீங்க இது இது வரைக்கும் போயி நேர்ல பாத்து இருக்கீங்களா இல்ல இல்ல ஜி இல்ல கீதா நான் இது வரைக்கும் வந்து நேர்ல பாத்தது கிடையாது உம் என்னன்னா வந்து ஆஹ் நான் விஜயை பத்தி பேசுறேனே ஏன்னா எனக்கு விஜயை ரொம்ப புடிச்சுருக்கு அதனால வந்து நான் விஜயை பத்தியே பேசுறேன். என்னன்னா வந்து இப்போ ஜப்பான்ல வந்து osaka award ஒண்ணு இருக்கு அது வந்து யாருக்குமே இது வரைக்கும் இந்தியாவுல இருந்து யாருமே வாங்குனதே கிடையாது தற்போது வந்து இப்போ விஜய்க்கு மட்டும் தான் வந்து அதும் மாஸ்டர்னு ஒரு படம் release ஆகி நல்லா ஓடுனுச்சு நல்லா மக்களிகிட்டயும் நல்ல வெற்றியை வந்து கிடைச்சுது

villain role அதாவது ஆஹ் எதிமறையான கதாப்பாத்திரங்களே இவருக்கு வழங்கப்பட்டது அவரோட தோற்றத்துனாலயோ என்னமோ அவருக்கு ஆஹ் villain ஒட ஆஹ் ஆஹ் role எல்லாம் தான் நிறையவே கிடச்சுட்டு இருந்துது ஆஹ் இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி தான் தமிழ் திரையுலகத்துல கதாநாநாயக கதாநாயகனா நடிக்க அரமிச்சாரு ஆஹ் hero வா அவரு நடிச்ச முதல் படம் வந்து மூன்று முடிச்சு அப்படின்னு தான் தெரியும் அதுக்கப்பறம் நிறைய படங்கள் வந்தது ஒரு நடிகரா மட்டும் இல்லாம சிறந்த நகைச்சுவை நடிகராவுமே நம்ம ரஜினியை பாக்கலாம் கீதா உங்களுக்கு இதை பத்தின கருத்து எதாச்சு ஆஹ் நீங்க சொன்னதும் ச சரி தான் ஏன்னா வந்து ரஜினி விஜய் அப்படிங்குறவங்களை பத்தி அவங்க சிலம்பு பேசிட்டு இருக்காங்க சிலம்பு வந்து அது என்னன்னா வந்து விஜய் அப்படிங்குறவங்க வந்து இது வரையும் villain ஆவோ அது மாதிரி எதுவும் நடிச்சது இல்ல ஆஹ் ஏதாவது ஓரிரு படங்கள் வேணும்னா நான் பாக்காம இருந்துருக்கலாம் ஆனா ரஜினிங்குறவங்க வந்து எல்லா விதமான அதாவது வந்து ஆஹ் direction ல இருந்து ஆரமிச்சு எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்குறதா நான் கேள்விப்பட்டுருக்கேன் அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது ஆஹ் நீங்க சொல்லுங்க சிலம்பு இது வரைக்கும் எதாவது நீங்க இது மாதிரி ஆஹ் விஜய் வந்து இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல அது மாதிரி எதாவது இருந்தா சொல்லுங்க ஆஹ் உண்மை உண்மை தான் கீதா உண்மை தான் கீத ஏன்னா வந்து விஜய் வந்து நடிகரா மட்டும் தான் ஆரம்ப காலக்கட்டத்துல இருந்தே நடிச்சுட்டு இருக்காரு ஏன்னா வந்து ஆரம்ப காலக்கட்டத்துல ரஜினி வந்து நடிகரா வரலை ஒரு திரைப்படத்துக்கு முதமுதல்ல வந்து எப்படி வந்தார்னா ஒரு villain ஆ வந்தாரு villain ஆ உள்ளார வந்து கமலுக்கு ஜோடியா கமலுக்கு இணையா ஒரு villain ஆ வந்தாரு கமல் படத்துல இப்போ வந்து அவரு நடிகரா அகிருக்காரு correct தான் ஆனா விஜய் வந்து நடிகர் மட்டும் கிடையாது அவர் ஒரு dancer ஆஹ் அவரு ஒரு பாடகர் வந்து அது இல்லாம வந்து நல்ல மனுஷன் நல்ல வந்து உம் உம் பொருளாதார ரீதியா வந்து நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நிறைய வந்து தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம வந்து அவரோட full name வந்து ஜோசப் விஜய்னு first ஏ சொல்லிட்டேன் ஆஹ் அவரொட மனைவி பேரு வந்து என்னன்னா வந்து சங்கீதா சங்கீதா சொர்ணலிங்கம்